தூரத்துல மலைகள் குட்டியாவு நீண்டதாவு தெரியிது.

இந்த போட்டுக்கு அவங்க ஆரஞ்சு ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி இருக்காங்க.

அந்த பில்டிங் ஃபிரண்ட்ல ஒரு வைட் ஸ்டாச்சுவு பிளேஸ் பண்ணிருக்காங்க.

இந்த மைதானத்துல ஒரு சேரு மூனு பேர்சனு நிக்கறாங்க.

அந்த சின்ன பசங்களுக்கு பக்கத்துல ஒருத்த கூடைய தலையில வெச்சிருக்காரு.

பேசஞ்சர்ஸ்காக இங்க சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க.

அங்க ரெண்டு கௌமண்ட் பஸ்ஸு நிக்கிது.

இந்த பில்டிங்க்கு வெளில ஒரு குட்டி ப்ளாக் இருக்கு.

ரைட் சைடுல நெறைய வெகிகிள்ஸ் போயிட்ருக்கு.

இந்த ஸ்டேடியத்தில இருக்க ப்ளே கிரவுண்ட்ல ஒருத்தர் நடந்து போயிட்ருக்காரு.

இங்க சில பீப்பிள் அவங்களுக்கு தேவையானத பர்ச்சேஸும் பண்ணிட்ருக்காங்க.

இந்த ரூம்ப ப்ளூ அண்ட் ரெட் ஒயிட் பலூன் வெச்சி டெக்ரேட்டும் பண்ணி இருக்காங்க.

அ இங்க இருக்க விண்டோவ எல்லோ ஸ்க்ரீனாலயு குலோஸ் பண்ணிருக்காங்க.

அது சாப்ப கொஞ்ஜோ வைக்கோலு கூட வெச்சிருக்காங்க.

இந்த பஸ்சுக்கு கொஞ்ஜோ ஆப்போசிட்ல ஒரு கார் போயிட்ருக்கு.

இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரைட் சைடுல ஒரு ஷட்டரு போட்ருக்காங்க.

இந்த போட்ல இருக்க விண்டோஸ் விண்டோஸ்ஸ ட்ரையாங்கிள் ஷேப்ல அட்டாச் பண்ணிருக்காங்க.

இந்த பில்டிங்க்கு முன்னாடி ஒருத்தர் ராயல் என்ஃபீல்டு மேல ஒக்காந்துருக்காரு.

இந்த மைதானத்துல நறையா சின்ன சின்ன புஷ்ஷுஸ்ஸு இரு--